நம்ம படிக்கிறதினால அது எது நல்லது எது கெட்டது இந்த மூட நம்பிக்கையான விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதைப் பத்தி எடுத்துச் சொல்லலாம்

அவங்களோட அவங்க அந்த காலத்திலயும் அவங்களோட படிப்பு அவங்களுக்கு நல்ல படிப்பு தராம அது அப்படியே நிறுத்திறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்கக் கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதை நம்ம எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும் நம்ம அப்துல் கலாம் ச~ ஐயாவை எடுத்துக்கலாம் அவங்க வந்து சிறு கிராமத்திலதான் இருந்தாங்க ஆனா அவங்க படிப்புன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான்

அதனால கல்வின்றது எல்~ முக்கியம் தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எங்க இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நல்ல கல்வி எங்க எந்த பள்ளியில படிக்கிறோம்ன்றது கூட முக்கியம் இல்லை நல்ல கல்வி நல்லா படிச்சோன்னாவே போதும் எந்த இடத்துக்கு வேணா போகலாம் வாழ்க்கையில எப்படி வேணாலும் நம்ம முன்னேறலாம் நம்ம வாழ்க்கைய நல்லதாவும் மாத்திக்கலாம் கெட்டதாகவும் மாத்திக்கலாம் இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை வச்சே அந்த காலத்திலேயே நிறைய அறிஞ~ நிறைய சொல்லிருக்காரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஔவையார் சொல்லிருக்காங்க நிறைய பேர் கல்வி மட்டும்தான் முக்கியம்ன்னுதான் சொல்லியிருக்காங்க கல்வி கற்க நம் மனிதனாகப் பிறந்தவர்கள் எல்லாருமே கல்வி கற்க வேண்டும்ன்னு சொல்லி நிறைய நி~ கல்வி கற்க வேண்டும் இதுதான் முக்கியன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதைப் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க எல்லாருமே படிப்புன்றது ஒரு விஷயம் முக்கியம் கல்வியால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியும் அதனால கல்வி கற்போம் போயிருக்குது அப்படீன்னு கேட்கவும் ஐந்து மைல் போக வேண்டியது இருக்கலாம் அப்படீன்னு சொல்றான். சரி நம்ம எதிரிகளோட படை எவ்வளவு தூரத்தில இருக்கும் அப்படீன்னு கேட்கவும் அவங்க சரியா நெற்கட்டும் செவ்வல் இருந்து ரெண்டு மைல் தொலைவுல ஒரு இடத்துல போருக்காக காத்து இருப்பதா தகவல் அது மட்டுமே இல்லாம அதுக்கு முன்னாடியே சாலை ஓரமா இருக்கக்கூடிய புளிய மரங்கள்ல இருந்து ஆல அரச மரங்கள்ல இருந்து நம்மளை காக்கக்கூடும் அப்படிங்கற தகவலும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தாக்கட்டும் தாக்கட்டும் நம்மளோட ஒரு பீரங்கியோட வெடி தாக்குதலுக்கு அவங்க நிற்க மாட்டாங்க உடனே பீரங்கி தலைவன்ட்ட பீரங்கியை load பண்ணிக்கிட்டே போகச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் மெய்க்காப்பாளன் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறான் அதே நேரத்துல, தன்னோட போர் தளவாடங்கள்ல துணியால வேயப்பட்ட தன்னோட tent க்குள்ள உட்கார்ந்துட்டு, புலித்தேவர் தளபதி தங்க மாணிக்கத்துகிட்ட தேவையான போர் வியூகங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல தளபதி ரங்கமாணிக்கம்

எனக்கு வீரம~வீரமரணம் அடைவது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை நான் கண்டிப்பா போரிடுவேன் அப்படின்னு சொல்லவும், தளபதி தங்க மாணிக்கம் நீங்க சொல்றது சரியில்லை பாளையம் கண்டிப்பா நமக்கு முக்கியம் தான் நாம இப்போதைக்கு மன்னரான உங்களோட உயிர காப்பாத்தி வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு சிறு பாளையத்தை பிடிக்கிற இவ்வளவு பெரிய படையோட ஒருத்தன் வர்றான்னா அந்த நேரத்துல நாம பாளையத்தை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சரியான நேரத்துல வந்து தாக்குறதுதான் உத்தமமான முடிவு அப்படீன்னு தங்க மாணிக்கம் சொல்றான் புலித்தேவர் என்ன சொன்னாலுமே ஒத்துக்கறதா இல்லை இருந்தாலும் இந்நேரத்துல தன்னோட ஆலோசகர்கள் எல்லோரும் சொல்ற விஷயத்த பின்பற்றுவதுதான் சிறந்த ராஜ தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து புலித்தேவர் அவர் மட்டும் அந்த மாலைப்பொழுதுல பாளையத்தை விட்டு வெளியேற சம்மதிக்கிறார் அந்நேரத்துல தங்க மாணிக்கத்தோடை அவரு ஒரு கேள்வியைக் கேட்கிறாரு சரி வேல்மணி தேவரும் குமரப்பிள்ளையும் கதை நம்ம தாக்கப் போறதா சொன்னாங்களே எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு அதற்கான வேலையிலதான் அவங்க இறங்கி இருக்காங்க அப்படினு சொல்லவும் புலித்தேவர். இப்படி பட்டப்பகல்ல அவ்வளவு செல்வத்தை எடுத்து இவங்க இங்க கொண்டு புதைச்சு வைப்பாங்க யார் கண்ணுல இருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் தங்க மாணிக்கம் அதற்கு நம்மளோட

அந்நேரத்துல அந்த கஜானா மாளிகையில ஒன்பது பாடைகள் ready ஆ இருக்குது. அந்த ஒன்பது பாடைகளையும் அடிப்பரப்புல full ஆ அந்த கஜானாவுல இருந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அந்த பொக்கிஷத்துக்கு மேல ஒன்பது செட்டிமார்களையும் பிணம் மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. அந்த செட்டிமார்கள் எல்லோருமே, அந்த கஜானா துறையில வேலை பார்த்த செட்டிநாட்டுல இருந்து, வந்த சிறந்த கணக்கர்கள் அவங்களை பிணம் போல படுக்க வச்சு அவங்க மேல வெள்ளைத் துணியை அப்படியே போர்த்தி பாடையில ஏத்திக்கிட்டு சின்ன மஸ்தா அப்படின்னு அழைக்கப்பட்ட சுடுகாட்டோட ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அடக்கம் பண்ற போறது மாதிரி அங்க இருந்து அந்த பாடைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சில வீரர்களும் கூடவே போறாங்க முன்னாடி கொள்ளி சட்டி சுமக்கும், இரு ஆட்களா போறவரை நாம தெளிவா பாத்தா அவங்க ரெண்டு பேரும், குமர பிள்ளையும் வேல்மணி தேவரும்தான். இன்னொரு பக்கத்துல காதுக்குள்ள அருள்மணி போயிடு சண்டி வர்றா அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டு

அந்த கால் தடம் தரையிலிருந்து அரை அங்குலம் கீழே புதைஞ்சு போயிருக்குது. அதை அப்படியே தொட்டு பார்க்கிறதுக்காக போறான். அந்நேரத்துல அந்த ஒன்பது சமாதிகள்ல இருந்தும் ஊதுபத்தி மணம் வருது. என்னடா ஊதுபத்தி மணம் வருது அப்படின்னு சமாதிகளை அந்நேரம் தலை நிமிர்ந்து பார்க்கிறான் அங்க வாழைப்பழத்துல குத்தி வச்சது மாதிரி ஒன்பது கோயில்கள் முன்னாடியும் ஊதுபத்தி இருக்குது. அந்த ஊதுபத்தி மணம் இவனுக்கு ஏதோ வித்தியாசமான உணர்வை கொடுக்குது. உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்த அதே நேரத்துல கோயில்கள்ல உள்ள இருக்கக்கூடிய மணிகள் அதுவாகவே அசைஞ்சு ஓசை எழுப்பிட்டிருக்குது டிங் டிங் டிங்னு அந்த ஓசைகள் ரொம்ப அதிகமா கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோயிலுக்கு மேல இருந்து ஏதோ இவன் மேல விழுகுற~விழற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது பயத்துல துடிச்சுப் போய், என்னது அப்படீன்னு பார்க்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல வந்து இருந்த அந்த காக்கா தான் இப்போ இறந்து போய் கழுத்து துண்டான நிலையில அவன் முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடக்குது அந்நேரத்துல பின்னாடி இருந்து யாரோ சத்தம் போடுற மாதிரி ஒரு feel தம்பி பௌர்ணமி அதுவுமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயையோ இங்க வந்துடுங்க அப்படிங்கிற சத்தம் இவங்களுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியா நடக்காத மாதிரி ஒரு உணர்வு வந்த உடனே அந்த அந்த வெட்டியானோட வார்த்தைகளைக் கேட்டு அப்படியே வேகமா ஓடிப் போறான். இப்போ வெட்டியானுக்கு முன்னாடி போய் இருந்து முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்க நிற்கிற அருள்மணி ஏன் என்ன அங்க இருந்து வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி அந்தி கோயிலுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சுன்னா என்ன தப்பு சொல்றது அப்படின்னு சொல்லவும். என்ன அசம்பாவிதம் ஒண்ணும் புரியலயே அப்படினு கேக்குறான் தம்பி, சண்டின்னா அது ஏதோ காவல் தெய்வம் மாதிரி பொம்பளை தெய்வம் இல்லை. அங்க இருக்கிறது சின்ன மஸ்தா அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வம். அங்க இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்ல போய் நிக்கிறது எல்லாம் சரியில்ல அந்த சண்டியோட நடமாட்டம் அங்க இருக்கும் அப்படினு சொல்றா அந்த வெட்டியான். சரி அந்த கோயிலுக்கு, பூச வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்கவும் கோயிலுக்கு பூச வைக்கிறதா ஆஹ் அதுங்க எல்லாம் வனதேவதைங்க நீங்க அந்த பூசையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அருள்மணி பயத்துல ஆமா அப்படின்னு சொல்றான் சரிதான். நானும் சில நேரங்கள்ல பாத்துட்டு இருக்குறேன். என்ன பண்ண அந்த பக்கமே நான் போகலை. சரி உங்களுக்கு என்ன ஊரு அப்படின்னு கேக்கணும். எனக்கு இங்கதான் நல்லூர் நல்லூர்ல எங்க முத்துராமலிங்க தேவர் அவங்க பையன் ஓ தேவர் மகனா நீங்க ஆமாம் வெளியூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம் இப்பதான் ஊருக்கு வந்தேன் அப்படீன்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே பாக்குறான் பக்கத்துல ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இவனோட உடம்புல இருந்தும் இந்த வெட்டியான் உடம்புல இருந்தும் பினவாடை வீசிட்டு இருக்குது. அந்த பிணத்தை பார்த்தேன். அருளை பார்த்து வெட்டியான் சொல்றான். இது ஒண்ணும் feel பண்ணாதீங்க. இது நம்ம கோபால கிருஷ்ணன் நாயக்கரோட பையன் கோவிந்தன் தான் நேத்து தான் செத்து போனான் அதே மாதிரி தான் அந்த சண்டி கோயிலுக்கு முன்னாடி போய் இருந்திருக்கலாம். ஒரே அறை ஆளு காலி அப்படின்னு சொன்ன உடனே அறையா யாரு அறைஞ்சா அப்படீன்னு கேக்குறான் அருள்மணி யாரோ சண்டியோ அந்த செட்டிமார்களோ யார் அரைஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு முன்னாடி போனா நிறைய பலிகள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லவும் அருள்மொழி பயத்துல ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்கவும் ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புதையலை பாதுகாக்கத்தான் அப்படின்னு வெட்டியான் சொல்றாங்க இப்ப அங்க சுத்தி, இங்க சுத்தி கத புதையல்ல வந்து நிக்குது புதையலா அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்கிறான் அருள் அதுக்கு அந்த வெட்டியானும். ஆமா, அப்படிதாங்க ஆஹ் ஊருக்குள்ள கதை சொல்றாங்க நாங்க பரம்பரை பரம்பரையா வெட்டியான் நாங்க இந்த தொழிலை எடுக்கும் போதே இந்த மயானத்துக்கு வரும்போதே அந்த சண்டி கோயில்ல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கக் கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டுதான் விடுவாங்க சத்தியம் வாங்குவாங்களா யார் சத்தியம் வாங்குவ அப்படிங்கிற கேள்வி அருள் கேட்கவும் வேறயாரு மணியக்காரர் தான் மணியக்காரர் எங்க அப்பாதானே மணியக்காரர் அப்படின்னு கேட்கிறான் அப்போ உங்க அப்பாகிட்டயே எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோங்க எங்களுக்கு தான் அங்க கடந்து சாகணும்னு விதி உங்களுக்கு என்ன பாத்து புரிஞ்சு பொழச்சுக்கோங்க அப்படீன்னு சொல்லிட்டு வெட்டியான் அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போறான் இப்போ அருள் அந்த மயானத்தை கடந்து அவங்க தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குறான் தோட்டத்துல cement குழம்புகளோட சேர்ந்து bore well தண்ணியும் வெளிய வந்துகிட்டு இருக்குது மயானத்தோட வழியா வரக்கூடிய பையன் அருளை பார்த்துட்டு முத்துராமலிங்க தேவர் கொஞ்சம் பதட்டமா அவன் பக்கத்துல போய் என்ன அருளு இந்த பக்கமா வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அந்த bore well போட்ட sound ல தெளிவாக கேட்காமல் கொஞ்சம் ஒதுங்கி கூட்டிட்டு போயி என்னப்பா சொன்னீங்க கேட்கல அப்படி கேட்கிற அருள் என்ன இந்த பாதையா வர்ற நம்ம தோட்டத்துக்குதான் வேற நல்ல பாதை இருக்குதே அப்படின்னு கேட்கவும் ஆமாம்ப்பா சும்மா வரலான்னு வந்தேன் நம்ம இந்த மயானத்துல ஏதோ சண்டி கோயில் ஒன்பது செட்டிமார்கள் புதையல் அப்படிங்கிற கதை சொல்றாங்களே அப்படின்னா உங்களுக்கு அதைப்பத்தி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் அருள் அதுக்கு முத்துராமலிங்கம் ஏய்

அவனோட கவனம் தோட்டம் மேல திரும்புது அந்த நேரத்துல முத்துராமலிங்கத்தரோட தேவர் முத்துராமலிங்க தேவரோட கால்கள் அப்படியே மெதுவா அந்த மயானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துல அந்த பாடைகளோடு வந்த குமர பிள்ளையும் வேல்மணி தேவரும் சுடுகாட்டை அடைஞ்சிருக்காங்க சுடுகாட்டுல இவங்க ரெண்டு பேரும் அந்த கொள்ளி செட்டியோட ஒன்பது பிணங்களோட வர்றதை பார்த்தேன் வெட்டியான் மாசாணம் வேகமா ஓடி வந்து ஆண்டே ஆண்டே என்னாச்சு ஆண்டே இன்னும் எதுவும் சொல்லலையே. ஒன்பது பொனத்தோட வந்திருக்கீங்களே அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறான் இன்னைக்கு ஊருக்குள்ள வேற ஏதாச்சும் பொணம் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு வேலுமணி தேவர் இல்லை ஆண்டே இன்னைக்கு எதுவும் இல்லை ஆனா செவலுக்கு வெளிய போர் நடக்குறதால கூடிய சீக்கிரம் நூத்துக்கணக்குல வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டே சரிதா நூற்றுக்கணக்குல வரத்தான் செய்யும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பது பாடைகளையும் புதைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு ஆச்சரியத்துல அந்த ஒன்பது பாடைகளையும் பார்க்கிறாரு அந்த வெட்டியான் மாசானம் அதே நேரத்துல அந்த ஒன்பது பாடைகள்ல இருந்து வெள்ளைத் துணியை நீக்கிவிட்டு ஒன்பது பேர் வெளியே வர்றாங்க வெளியே வந்த ஒன்பது பேரும் அந்த பாடைக்கு உள்ளே இருந்த கடப்பாரையை எடுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த மாசாணம் என்ன ஆண்டே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் மாசாணம் நம்மளோட எதிரிகள்ட்ட இருந்து நம்ம பொக்கிஷங்களை பாக்க~பாதுகாக்கிறதுக்கு, இதுதான் சிறந்த வழி அதனாலதான் இங்க இந்த செட்டிமார்களோட வந்து செல்வத்தை புதைச்சு வைக்க வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு வேல்மணி தேவர் எல்லாரும் சேர்ந்து குழி தோண்டிட்டு இருக்கும்போது திடீர்ன்னு அந்த கடப்பாரை ஏதோ ஒரு கல்லுல பட்டது மாதிரி கிளங் அப்படிங்கற சத்தம் கேட்குது என்ன சத்தம் அப்படின்னு வேல்மணி தேவர் அங்க போய் பாக்குறாரு குண்டு தோண்டி குழி தோண்டிட்டு இருந்த அந்த ஆள்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஏதோ பாறையில கடப்பாரை பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லவும் பாறையா என்ன கொஞ்சம் தெளிவாக வந்து பாருங்க அப்படின்னு தோன்றாங்க அது பாறை இல்லை அங்க ஒரு சிலை இருக்கிறதை பார்க்கிறாங்க அந்த சிலையை எடுத்து வெளியே கொண்டு வர்றாங்க அது ஒரு தேவி சிலை இது என்ன தேவி சிலையா இருக்கும் தெரியலயே ஒருவேளை வன தேவதையா இருக்குமா அப்படின்னு வேல்மணி தேவர் கேட்கவும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு குமரப்பிள்ளை சொல்றாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க கேக்கும் இதோ கீழே பாருங்க இதோ எருமை மாடை பலி கொடுக்கிற மாதிரி இருக்குது அதனாலே இது ஏதோ துர்க்கை சம்பந்தப்பட்ட நீங்க சொல்ற மாதிரி வனதேவதையா கூட இருக்கலாம் ஆனா லட்சுமி சரஸ்வதி மாதிரி இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி என்னன்னே தெரியலே இந்நேரத்திலே நமக்கு தேவி சிலையும் கிடைச்சிருக்கு சரி குழி எவ்ளோ தோண்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இடுப்பு அளவுக்கு தோண்டி இருக்கிறோம் சரி தோண்டுனது போதும் செல்வங்களை புதைச்சு வைக்கலாம் அப்படின்னு வேலு மணி தேவர் சொன்ன சொன்னதும் எல்லாரும் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க அந்நேரத்துல நெற்கட்டும் செவ்வலுக்கு வெளியே பீரங்கிகள் ஒலிக்கிற சத்தமும் கேட்குது நமக்கு ரொம்ப நேரம் இல்லை இதை முடிச்ச உடனே நாமளும் போர்ல போய் கலந்துக்கணும் வேல்மணி தேவர் சொல்றாரு அந்த பீரங்கிகளை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு வேலுமணி தேவர் சொல்றாரு அதுக்கு குமர பிள்ளை அதைப் பத்தி நாம வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்மளோட அரசரை அதாவது நம்மளோட பாளையக்காரர் புலித்தேவர் அவரோட கடலாடியில இருக்கக்கூடிய மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு ஒரு இளைஞர் பட்டாளமும் கூட போயிருக்குது அதனால அவரைப் பத்தி நாம feel பண்ண வேண்டாம் இப்போ நம்மளோட வீரர்கள் அவங்களோட உயிர் போறதுக்கு முன்னாடி இரண்டு உயிர்களையாவது எடுக்காமல் விடமாட்டாங்க நாம வந்த வேலையை சீக்கிரம் முடிப்போம் அப்படின்னு குமரப்பிள்ளை சொல்றாரு அந்நேரத்திலே வானம் திடீர்ன்னு இருளடைஞ்சு மழை பொழியிறதுக்கு தயாராகுது அங்கிருந்த ஆட்கள் எல்லாம் வியந்து போறாங்க இவ்வளவு வேகமா ஒரு மழைப்பொழிவு உண்டாகிறதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு வேலுமணி தேவர் சொன்ன அடுத்த கணமே பெரிய மின்னல் அந்த இடத்தை தாக்குது அந்த மின்னல் தாக்குன அந்த கணமே சரியா அந்த மின்னல் விழுந்த இடம் அந்த தோண்டி எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா தேவி சிலை அது மேல வந்து விழுது உடனே அந்த தேவி சிலை தோண்டி வச்ச இடத்திலிருந்து அப்படியே அந்த மின்னலை அப்படியே தூக்கி அந்த ஒன்பது புலிகளுக்கும் நடுவுல correct ஆ சில அடிகள் முன்னாடி அப்படியே கொண்டு உட்கார வைக்குது இதை பார்த்தேன் வேல்மணி தேவர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. என்ன நடக்குது குமரப்பிள்ளை மின்னல் வந்து அதுவே அந்த தேவி சிலையை தூக்கி இப்படி கொண்டு வச்சுடுச்சே என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லும் போது கோரவில்லை கத்துறாரு என்னது தேவி சிலையை தூக்கிடுச்சா ஐயோ எனக்கு கண்ணு எதுவும் தெரியலயே தெரியல எனக்கு எதுவும் தெரியலயே அப்படீன்னு கத்துறாரு வேல்மணி தேவர் மின்னல் வந்த

அவங்கவங்க தோன்ற குழிக்குள்ளேயே படுத்துருக்குறாங்க ஐயோ குமரபிள்ளை அந்த செட்டிமார்கள் எல்லாரும் அவங்க தோண்டின குழியிலேயே அவங்களே பிணங்களா விழுந்து கிடக்குறாங்க மின்னல் அவங்களையும் தாக்கி இருக்குது போல இப்போ மறுபடியும் தூரத்துல பீரங்கி சத்தம் நல்லா கேக்குது இங்க நடக்குறத பார்த்தா ஏதோ சரியில்ல சும்மா விழுந்து கெடந்த தேவி சிலை இப்பவும் போயி ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதை பண்ணது ஒரு மின்னல் வேற உங்களுக்கு கண் வேற சரியா தெரியலன்னு சொல்றீங்க எனக்கு என்னமோ அங்க இருக்கிறது சரியா படல நாம இந்த பொக்கிஷங்களை வேற எங்கயாவது எடுத்துட்டு போகனும் இந்நேரத்துல நாம பொக்கிஷங்களை எங்க எடுத்துட்டு போக முடியும் வேலுமணி தேவரே வேற வழி இல்ல இங்கேயே பொதைச்சிறலாம் அப்படீன்னு குமாரப்பிள்ளை சொல்லவும் அதுதான் உசிதம் பயங்கர மழையும் அந்நேரத்துல பெய்ய ஆரம்பிக்குது இங்கிருந்து நாம அந்த செல்வங்களை வேற எங்கயும் எடுத்துட்டு போக முடியாது. இதெல்லாம் யோசிச்ச வேலுமணி தேவர் செந்தூர் வேலா ஆலயத்துக்காக நாங்க நல்லது பண்ணலாம்ன்னு நினைச்சா எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு முருகனை நோக்கி வேண்டுறாரு அந்நேரத்திலேயே வெட்டியான் மாசாணம் கொஞ்ச தூரத்திலே இருந்து ஐயா ஆபத்து ஆபத்து அப்படிங்கிற வார்த்தைகளோட ஓடி வந்துட்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்துல அருள்மணியை தோட்டத்தை சுத்தி பாக்க சொல்லிட்டு அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மயானத்து பக்கமா முத்துராமலிங்கர் போக ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியணும்னு இருந்தா அது எந்த வகையிலயாவது தெரிஞ்சுதான் தீரும் அது மாதிரி bore போட்டுட்டு இருந்த ஒருத்தன் அருள்மணியை கூப்பிட்டு ஐயா பெரியய்யா எங்கய்யா போறாரு town பக்கம் எங்கேயாச்சும் போறாரா அப்படின்னு கேட்கவும் அருள்மணி அதுக்கு அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க ஐயா அந்த மேக்கு பக்கமா அப்படியே மயான கரையமா கரையோரமா அவரு போனது மாதிரி இருந்துச்சு அதான் அப்படியே அந்த பக்கமா போய் மூக்குரோட்டிலே இருந்து bus பிடிச்சு போறாரோன்னு கேட்கிறேன் அப்படின்னு கேட்கவும் இல்லை அதெல்லாம் தெரியலே என்ன விஷயமா கேட்கிற அப்படின்னு அருள்மொழி சொன்னது இல்லைங்கய்யா இருநூறு அடி போட்டுட்டோம் தண்ணி எதுவும் வரலை இன்னும் நூறு அடி போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறதை கேட்கிறதுக்காகத்தான் ஐயாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும் தண்ணி வரலேல்ல அப்போம் போடத்தானே செய்யணும் போட்டுருங்க அப்படின்னு கேள் அருள்மொழி சொல்றான் அதுக்கு என்ன bore போடக்கூடிய ஆள் இல்லைங்கய்யா அடி முப்பது ரூபாய் வச்சு என்னை நூறு அடி போனா மூவாயிரம் ரூபாய் வரும்ங்கய்யா ஹம் அதை நான் தயாரிச்சுக்கிறேன் நீங்க போடுங்க ஐயா இன்னொரு விஷயம் இங்க ஓடுறது அவ்வளவு சரியில்லை ஐயாகிட்ட சொன்னேன் இது அக்னி மூலைங்கய்யா ஈசான மூலையில போட்டாதான் சரியா இருக்கும் ஆனா ஐயா வேண்டான்னு சொல்லிட்டாரு என்னய்யா மனுஷங்கள்லதான் ஏற்றத்தாழ்வு இந்த நிலத்திலேயே ஏற்றத்தாழ்வா அப்படின்னு அருள்மொழி சொல்லவும் எதுவும் பேசாம சரி bore இங்கேயே போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த bore போடற ஆள் அங்க போய் bore போட ஆரம்பிக்கிறான் அந்நேரத்துல ஐயா எப்ப வந்தீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்த இது என்ன சத்தம் அப்படீன்னு பார்க்கிறான் அந்த தோட்டக்காரன் அம்புலி வந்து நிற்கிறான் என்ன அம்புலி கொஞ்ச நேரமா ஆளைக் காணலையே எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கவும்

இனிய ம~ மதிய வணக்கம்மா இது BSNL தொலைபேசி மையம் மா? என்னுடைய பெயர் வந்து ஆனந்து மா

என்னுடைய இது தொலைபேசி வந்து இப்போ bill லு வந்து இப்போ அதிகமா வந்து இருக்கு மா கட்டணம் வந்து அதிகமா செலுத்தணு அப்புடின்னு சொலிட்டி சொல்றாங்க இல்லா மா எனக்கு இணையதளத்துல இந்த மாரி எதும் வரல, கடிதம் வந்து வீட்டுக் வந்து இருக்குமா, உங்க தொலைபேசி மையத்துல இருந்து இந்தமாரி நீங்க வந்து அதிகமா கட்டணம் செலுத்தணு அப்புடினு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கடிதம் வந்து இருக்கு

ஒரு இரன்டு மாதங்களாவே எனக்கு வந்து சரியா வந்து எந்த ஒரு தொலைபேசி bill லோ எதுமே வரல, இந்த மாரி இப்புடி தான் நீங்க கட்டணம் செலுத்தணும்னு இப்புடி சொல்லிட்டு இந்த மாறி எந்த ஒரு கடிதமுமே என்னோ~ என்னோட வீட்டுக்கு வந்து வரல மா

மூணாவது மாசம் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா க~ கடிதம் வந்திருக்கு நீங்க வந்து இவ்ளதா கட்டணம் செலுத்தணும் அப்படினு சொல்ட்டு அதுவும் அதிகமானா ஒரு கட்டணத்த சொல்லி இது க~ கட்டணும் னு சொல்றாங்க, என்ன நியாயம் னு எனக்கு ஒண்ணும் புரியல

தொலைபேசி எண் தொலைபேசி எண் இப்ப சொல்றேன் அது சரியா இருக்கானு பாக்கறீங்களா இருவத்தைந்து நாப்பத்தியொன்று பதிமூன்று ஐந்து அந்த pincode number இது தானு சரியா சொல்னுமா மா

பூஜ்யம் நான்கு மூன்று ஒன்று இல்லமா சரியா கேக்கல மறுபடியும் சொல்லுங்க

இல்லாம அது ஏற்கனவே அந்த தொலைபேசி மையத்துக்கு வந்து இப்ப நேரடியா வந்து பேசுன, என்னோட அலைபேசி எண்ண வந்து மாத்தி குடுங்க அப்டினு சொல்ட்டு இவங்க அலைபேசி அவலகத்துக்கே அலுவலகத்துக்கே வந்து வந்தேன் நானு நேர்லயே ஒரு அதிகாரிய வந்து பேசுறத பா~ பாத்து பேச சொன்னாங்க நா~ நானும் அவர பாத்து பேசலாம்னு பாத்தா அவர் இப்ப வாங்க அப்ப வாங்க னு சொல்ட்டு என்ன அழக்கலைக்குறதுலேயே வந்து குறியா இருந்தாரு ஆஹ் எனக்கு ரொம்ப கோவமா வந்துருச்சி அஹ் க~ கடைசியா பாத்து கேட்டன் இந்தமாரி மா~ மாத்திக்குடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டன், அவரு வந்து அஹ் அப்பவும் சொல்றாரு அப்பறம் வாங்க நான் செஞ்சித்தறேன் அப்டி சொல்ட்டு சொல்றாரு அப்பயும் அதான் எனக்கு ரொம்ப கோவமாய்டிச்சி நா புடிச்சி சத்தம் போட்டன் அவருகிட்ட எப்படி ஏன் என்ன இப்டி புடிச்சி அலைகளைக்கிறிங்க எதுக்காக இப்டி பண்றிங்க அப்டி சொல்ட்டு

ஆமா இல்லமா என்ன அஹ் அலைகழச்சிட்டே இருந்தாரு என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே நான் தெனம் தெனம் வந்து உங்க அலைபேசி மையத்துக்கு வந்து வந்து நான் போய்ட்ருந்தன் நானு இல்லாம என்னோட அலைபேசி எண்களை வந்து நான் இன்னும் மாத்தல

சரிங்கமா இப்போ கட்டணம் வந்து அதிகமா செலுத்தணும்னுட்டு சொல்லிருக்காங்களே இது எப்படி கட்டணம் செலுத்தணுமா என்ன இல்லாம கடந்த ஒரு ஒரு மாதங்களா எனக்கு வந்து என்னோட அலைபேசி வேல செய்யவே இல்ல அந்த எண்கள் வந்து சரியா வந்து பயன்படுத்தவே முடியல அது தான் வந்து பிரச்சனையா அமஞ்சிடுச்சி என்னால கடந்த ஒரு மாதங்கலா வந்து என்னோட அலைப்பேசி அந்த அந்த எண்கல என்னால சரியாய் பயன் படுத்த முடியல என்னால யாரையுமே தொடர்பு கொண்டு பேசவே முடியல யாரு அழைச்சலும் அந்த மத்தவங்களோட அழைப்பும் எனக்கு வரல, நா வந்து அழைக்கிறதும் மத்தவங்களுக்கு போகமாட்டருக்கு இப்படியே வந்து கடந்த ஒரு மாதங்களா இருந்து இருக்கு இல்லமா முதல நா வந்து என் அலைபேசி எண்கல் வந்து சரியாய் இல்ல எனக்கு இந்த NUMBER எண் பி ~ பிடிக்கல மாத்தி குடுங்க சொல்லிட்டு கேட்டு உங்க அலைபேசி அலுவலகலத்துக்கு வந்தான் நானு அப்போ ஒரு அதிகாரியை பாத்து இவர் தான் வந்து இதுகுஎல்லாம் வந்து incharge அதனால இவர பாத்து பேசுங்க சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அவரை பாத்து பேசின ஆனா அவரு வந்து என்ன அலைக்கழிக்கிறதுலயே வந்து குறியா இருந்தாரு எ~ எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு த~ சரிம்மா இப்ப நா மறுபடியும் அலைபேசி அலுவலகத்துக்கு வந்தன எனக்கு வந்து சரியான ஒரு தரமான சேவை வழங்குவதற்கு உங்களால முடியுமா

சரிம்மா நா வந்து இரண்டு நாட்க்குள்ள வந்து உங்க அலுவலகலத்துல வந்து பாக்கட்டுமா சரிம்மா நான் நேர்ல வந்து பாக்றன் உங்கள நன்றி மா நன்றி சொல்லுங்க இப்~ இப்போ நம்ம பேச போறது அதுதான் animalanimals அ பத்தி நம்ம continue பண்ணலாங்களா animals தாங்க animals இல்லைன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் animals ன்னா எல்லா வகையான animals ம் நம்மளுக்கு சேறும் எல்லா வகையான animals க்கும் என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பு ஆகட்டும் அதுக்காக பாதுகாப்பு ஆகட்டும் எல்லாமே இருக்கு நம்மளை மாதிரிதான் நம்மளுக்கு எவ்வளவு புத்தி இருக்கோ அறிவு இருக்கோ எல்லாருக்கும் அதே மாதிரித்தான் அவங்களுக்கும் இருக்கும் என்னனா நம்மளுக்கு பேச தெரியுது அவங்களுக்கு பேச முடியலை நம்ம பேசுறோம் அவங்க பேசுறது இல்ல அவ்வளவுதாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதைவிட்டா வேற ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க சரிங்களா காட்டுல வாழ்ற animals ங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் பிரச்சனைங்க ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான பிரச்சனை ஆனா அவங்களுக்கு காட்டுல வாழ்ந்து பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு வீட்டுல வாழ்ந்த பழக்கம் இல்ல ஆனா காட்டுலயே இருப்பாங்க காட்டுல வாழ்ந்துட்டுதான் அவங்களுக்கு பழக்கம் ஆனா zoo ல இருக்கிற animals களுக்கு மட்டும் எல்லா மாதிரியான பழக்கம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு உள்ளேயே எல்லா வகையான சௌகரியங்கள் இருக்கும் எல்லா வகையான அவங்களுக்கு தேவை உள்ள பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே கிடைக்கும் zoo க்குள்ள ஆனா காட்டுல வாழுறவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் அவங்க தேடிதான் போகணும் ஒண்ணொண்ணும் அவ்வளோ அவ்வளோ தூரம் அவங்க தேடி அந்த ஓர் இடம் பார்த்து அந்த ஒரு பொருள் பார்த்து போறது அப்புறம் ஒரு பிராணிகிட்ட இருந்து இன்னொரு பிராணியை இவங்க சமாளிச்சுன்னு இவங்க சரி பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து இன்னொரு மிருகத்துக்கிட்ட இவங்க காப்பாத்திட்டு இவங்க வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால காட்டுல வாழ்ற மிருகத்துங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்குது அதனால எங்க ஒரு மிருகம் பார்த்தாலும் ஒரு forest கிட்ட நீங்க போனாலும் சரி வண்டிய ரொம்ப ரொம்ப பொறுமையா ஓட்டுங்க ஏன்னா இப்படிக்காவும் இந்த பக்கமாவும் road cross பண்றதுக்கு வந்தே வரும் என்னன்றதை சொல்லுங்க மிருகங்கள் animals so அதனால நம்ப வண்டிய ஓட்டும்போது அவங்களுக்கு ஒரு நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு பயமும் இல்லாம நாம கொண்டு போகணும் அந்த மாதிரி நாம போணும் புரியுதுங்களா வெளியில வரு இல்லைன்னா நம்பலாம் அவங்களுக்கு புது~ புதுவான ஒரு இது தெரியும்ங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் பயம் பயம் வந்துடும் இவங்க பார்த்தாலே நம்மள எதுனா பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல அவங்க நம்மளே எது வேணாலும் பண்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு வாய் பேச வராது அதனால எதுவும் ஒண்ணும் தெரியாது இந்த photo பிடிச்சு போடுறது அதை editing பண்ணி போடுறது video பண்ணி போடுறது எல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம பண்ற ஒண்ணொண்ணுமே அது பெரிய பெரிய விஷயத்தைதான் போய் முடியும் அதனால அந்த மிருகத்துகங்ககிட்ட எப்பவுமே நம்ம பாதுகாப்பாவும் நம்ம இதாவும்தான் இருக்கணும் எந்த மாதிரியான மிருகங்களும் இருக்கும் உலகத்துல அந்த எந்த மாதிரி மிருகத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான தன்மை ஒரு ஒரு மாதிரியான விதங்கள்

என்ன என்ன சொல்றதுங்க smell பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு நாய் ஆகட்டும் பாருங்க அதுக்கு பாருங்க sme~ smell பண்ற சக்தி இருக்கு நம்ம எது எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிரும் நம்ம எது எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிரும் நம்ம எது எங்க வெக்க போறோன்றதையும் கண்டுபிடிச்சிரும் அதனால அதுக்கு ரொம்ப திறமை இருக்குது ரொம்ப புத்தி இருக்குது ரொம்ப தைரியம் இருக்குது வீட்டுக்கு ஒரு animals நம்ம எப்பயுமே வைக்கணும்ங்க நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான அன்பா பாதுகாப்பாவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு தைரியசாலியாவும் இருக்கும் நமக்கு ஒரு குழந்தையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு குழந்தை குழந்தைய கூட விட அவ்வளவு ஒரு அழகான ஒரு இதா இருக்குங்க அது அவ்வளவு ஒரு பாசமான நம்ம மேல இருக்கும் ஒரு வாட்டி நம்ம கிட்ட இது attached ஆயிடுச்சுன்னா நம்மள விட்டு பிரியாது நம்ம மேல இருந்துகிட்டேதான் இருக்கும் எப்பயுமே நம்மள விட்டு

நான் என்ன சொல்ல வர்றேன்னா பிராணிகளுக்கும் அதா பிராணிகள்ன்னா animals இந்த animals க்கு நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் நல்லபடியா நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும் யாருக்காக இருந்தாலும் அவ்வளவுதான் ஏன்னா இது வாயில்லாத ஜீவன் வாய் இல்லாத ஜீவன்களுக்கு நம்ம நிறையா செய்யணும் நிறையா நிறையா செய்யணும் நம்ம வாய் இல்லாத ஜீவன்களுக்கு ஏன்னா அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது எதுவுமே தெரியாது சாப்பாடு குடுத்தோம் சாப்பிட போகும் நாம எப்படி அதை வளர்க்கிறோமோ அந்த மாதிரிதான் அது வரும் நம்ம வளர்க்கிறதை பொறுத்துதான் அது நம்ம கிட்ட இருக்கும் நம்ம எப்படி அதை நம்ம guide பண்றமோ அந்த மாதிரிதான் நம்ம நம்மகிட்ட அது இருக்கும் நம்பள

நம்ம இத சொல்லிக் கொடுத்தா நம்ம கிட்ட அந்த மாதிரி மட்டும்தான் அது நம்ம கிட்ட இருக்கும் அதனால எப்பயுமே அதுக்கு நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தாங்க நம்மகிட்ட அது இருக்கும் புரியுதுங்களா நம்ம எந்த மாதிரி அத நம்ம வளர்த்திறோமோ நம்மகிட்ட அது அந்த மாதிரி இருக்கும் அதனால நாம வீட்டுக்கு ஒரு பிராணி road ல பார்க்கிற பிராணியாகட்டும் வளக்குறது சில பேர் பாருங்க எவ்வளவு பேரு நாய் வளர்ப்பாங்க தெரியுமாங்க அவ்வளவு ஒரு நல்ல நல்ல நாய்ங்க வளர்ப்பாங்க அவ்வளவு அங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்யலாம் but எல்லாராலையும் முடியாது எல்லாராலயும் அது வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதனால பிராணின்றது ஒரு அழகான ஒரு இது

என்ன மாதிரியான mind குழப்பத்துல இருந்தாலும் vengence ல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த animals அ பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தனி relief கிடைக்கும்ங்க தனி relief கிடைக்கும் அதனால வீட்டுக்கு உங்களால முடிஞ்சவங்க நல்ல நல்ல நாய்ங்கன்னுதான் நில்லுங்க road ல இருக்க நாயைக்கூட ஒருவேளை சாப்பாடு போட்டு வளர்த்தாக்கூட தப்பு இல்லைங்க எவ்ளோ நாய்ங்க road ல சாப்பாடு இல்லாம இருக்குங்க தண்ணி இல்லாம இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுங்களுக்கு தண்ணி சாப்பாடு உங்களால எது முடியுதோ நாம அதுங்களுக்காக செய்யலாம் தப்பு கிடையாது புரியுதுங்களா நம்மளால முடிஞ்சது எது வேணாலும் நம்ம அதுங்களுக்காக செய்யலாம் ஏன் சொல்லுங்க நம்ம ஒரு வாட்டி ஒரு உதவியை நாம அவங்களுக்கு பண்ணிட்டோம்ன்னா அவங்க நம்ம மனசை விட்டு போக மாட்டாங்க நம்ம மனசை விட்டு போ மாட்டாங்க அவங்களுக்கு அவ்ளோ தெரியும் நம்மளை பத்தி நம்மளை பத்தி நம்ம கூடவே இருக்கிறதா இருக்கட்டும் நம்ம கூடவே போறது நம்ம கூடவே படுக்கறது நம்ம கூடவே இணைஞ்சிக்கிறது நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடி லொள் லொள் லொள்ன்னு நம்ம பின்னாடி பாத்துக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா நம்ம எது ஒண்ணு பண்ணாலும் பாத்து பாத்துதான் அதுங்களுக்கு நம்ம செய்யணும் நம்ம எதாவது அதுங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டோம்ன்னா நம்மளுக்கு return அதுங்க எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா எது வேணாலும் செய்யும்ன்னா அதுங்க நம்ம கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கும் ஏன்னா அவங்களுக்கு நம்ப அளவுக்குகெல்லாம் மூளை கிடையாது நம்ம அளவுக்கு எல்லாம் சிந்திக்க தோணாது நம்ம அளவுகெல்லாம் அதுங்களுக்கு யோசிக்கக் தோணாது நம்ம வீட்டுல ஒரு குழந்தையை எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரிதான் அது இருக்குங்க நம்ம கிட்ட நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டா குழந்தை நம்ம கிட்ட எப்படி இருப்பான் நல்லபடியா இருப்பான் அதே மாதிரிதான் அதுங்களையும் அவ்வளவுதான் நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்ன்னா நம்ம கிட்ட நல்லபடியா இருக்கும் நம்ப நல்லபடியா வச்சுக்கிட்டோம்ன்னா அதுங்க நம்ம நமக்கிட்ட நல்லபடியா இருக்குங்க அதனால நம்ம எப்பயுமே சொல்றேன் நல்லபடியா பார்த்துக்கணும் நல்லபடியா பாத்துக்கணும்னா அடிக்கிறதாகட்டும் கொடுமை செய்யிறதாகட்டும் எப்பயுமே அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா எல்லாரும் அவ்ளோதான் நிறைய பேரு அவங்க கோவம் இருந்தா அந்த கோவத்தை வந்து அதுங்ககிட்ட காட்டுவாங்க வாயிலாதா பிராணிகிட்ட போய் காட்டுவாங்க அந்த மாதிரி என்னைக்குமே காட்டக்கூடாது என்னைக்குமே காட்டக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா அதுங்களுக்கு பேச வராது பேச வந்து எடுத்த உடனே நீங்க யாரு என்மேல கையை வைக்கிறதுக்கு எதுக்கு என் மேல கையை வைக்கணும் ஐந்து அறிவுள்ள பிராணிதான அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அதனால

எது வேணாலும் வளர்க்கலாங்க நம்ம சவுரியம் நம்ம சவுரியம்தான் நம்மளுக்கு எது முடியுமோ நம்மளால முடியுமோ நம்ம நம்மள நாம ஒருத்தவங்களை வாங்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு சாப்பாடு போடு ஆகட்டும் ஒரு தண்ணி வைக்கிறதாகட்டும் அதுக்கு ஒரு தீனி போடுறதாகட்டும் அந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய விஷயம் இருக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேர் செய்யுறாங்க அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது நாமளும் செய்யலாம் உங்களால முடிஞ்ச நீங்களும் செய்ங்க வெளில இருக்க பிராணிகளுக்கும் நல்லது செய்யுங்க

சிந்திக்கற தன்னம கிடையாது யோசிக்கிற தன்னம அங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால நம்ம எது ஒண்ணு பண்ணாலும் நம்ம பார்த்து நிதானமாத்தான் நம்ம பண்ணணும் புரியுதுங்களா நிறையவாட்டி நான் பாத்துக்குறேன்ங்க காட்டுக்கிட்ட போனா அதுவும் இந்த வெயில் காலத்துல போனோம்னா ஒரு மரம் இருக்காதுங்க எல்லா மரமும் காஞ்சு போச்சுங்க எல்லா மரமும் காஞ்சு போயிருக்கும் அப்போ நான் யோசிப்பேன் எப்பிடிடா காட்டுல இவ்வளவோ பிராணிங்க இருக்குது

நாம என்ன பன்றோம்னா அஹ் போதே என்ன பண்ணிரோம் ஓ இங்க இல்ல அங்க இருக்கு அங்க இல்ல ஒரு பிராணிங்க பாருங்களேன் அத பார்த்த உடனே நம்மளுக்கு எவ்ளோ ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குது

பிராணிங்கள எப்பையுமே நம்ம பாதுகாக்கணும் பிராணிங்கள எப்பையுமே நம்ம கைவிடக்கூடாது பிராணிங்கள எப்பையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது அவங்களை எப்பயுமே நம்ம கஷ்டப்படுத்தக் கூடாது எப்பவுமே நம்ம கொடும செய்யக் கூடாது புரியுதுங்களா பிராணியை நம்ம எப்பையுமே கொடுமை செய்யக் கூடாது நிறையா பேரு யாராவது குடும்பத்திலே இருந்தாங்கன்னா நாம அவங்கள கேக்கணும் நீங்க யாரு அத கொடும செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம எதிர்த்து கேக்கணும் அவங்கள கேள்வி எதிர்த்து கேக்கும்பொது என்ன பன்னிங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் பண்ணவே இல்ல நான் இப்டி பண்ணலைன்னு நா அப்படி பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க அதனால எப்பையுமே அவ்வளவுதான் பிராணிங்கன்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது அதனால பிராணியை எப்பையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் பிராணியை எப்பையுமே நம்ம இது பண்ணிக்கணும்ங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயி அவங்களை நம்ம சரிப்படுத்தலாம் நீங்க அன்பா சொல்லிப் பாருங்க நீங்க அன்பா சொல்லிப் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கேப்பாங்க நம்ம அன்பா சொல்லிப் பார்த்தோம்ன்னா அவங்களுக்கு எல்லாமே கேப்பாங்க நம்ம அன்பா சொல்லாம விட்டுட்டோம்ன்னா நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ அது மாதிரி அப்படித்தான் நம்ம பேச்சை கேப்பாங்க நம்ம அன்பா சொல்லிக் கொடுத்தோம்னா அன்பா நம்ம பேச்சை கேப்பாங்க நம்ப அன்பா சொல்லிக் கொடுக்கலைன்னா நம்ம பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம எது ஒண்ணு பண்ணாலுமே நம்ம பண்ணனும் புரிஞ்சுதிங்களா அதனால என்ன நான் சொல்றது என்னன்னா இதுதாங்க எப்பையுமே நாம என்ன பண்ணணும்னா எந்த காரணத்தைக் கொண்டு animals அ நம்ம கொடும செய்ய கூடாது animals அ நம்ம வெருக்கக் கூடாது animals அ நம்ம பகைச்சுக்கக் கூடாது animals நம்ம சின்ன துரோகம் செய்யக் கூடாது எது ஒண்ணு பண்ணாலும் நம்ப அதுங்களுக்கு பாத்து பொறுமையாதான் பண்ணணும் எவ்ளோ பேரு வீட்ல இருந்து நாய பார்க்கிறேன் அத பார்த்தாலே ஒரு தனி அழகுதான் அது சில பேர் வீட்ல வைக்கக்கூடாது பிடிக்கலை எடுத்துருன்றாங்க சில பேர் பார்ப்பாங்க பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கு கடவுள் கோடி நன்றி சொல்வாரு ஏன்னா வாயில்லாத ஜீவன் எதுவுமே தெரியாது நாமளே நிறையா தப்பு பண்ணி இருக்கோம் எல்லா புத்தி இருந்து எல்லாத்தையும் யோசிக்கிற தன்மயிருந்தே நாமளே தப்பு பண்ணிடுறோம் வாயில்லாத ஜீவன் என்னங்க தெரியணும் அஞ்சு அறிவுதாங்க அங்களுக்கு என்னங்க தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொன்னு நாம சொல்லிகுடுக்கனும்

காட்டுலயே ஆகட்டும் நாட்டுலயே ஆகட்டும் zoo ல ஆகட்டும் இங்கயே ஆகட்டும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு animals க்கு cheer பண்ணணும் புரியுதுங்களா நாம நாலு பேருக்கு சொல்லி குடுக்கறதை பாத்துதான் மத்தவங்க அதப்பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு எவ்வளவு value இருக்கு அதுவும் ஒரு உயிரினம்தானே அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அதுக்கும் ஒரு இது இருக்குன்றதை அப்பதான் மத்தவங்களுக்கும் தெரியும் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த மாதிரிதான் நடந்துக்குவாங்க அதனால நான் சொல்றது இது மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது animals அ நல்லபடியா பாத்துக்கோங்க கஷ்டம் இல்லாம பாத்துக்கோங்க அதுக்கு நம்ம கஷ்டகுடுக்க கூடாது

அதுல கிடைக்கிற மதிப்பே வேற அதனால animals அ நல்லபடியா பார்த்துக்கோங்க animals நம்ம வாழ வைக்கலாம் animals காக நம்ம எல்லாரும் இது பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு good morning நம்ம இன்னைக்கு என்ன topic பத்தி பாக்க போறோம்னா news news ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன நம்ம சுத்தி நடக்குது நம்ம பக்கத்துல நடக்குறதையும் நம்மள விட்டு எவ்ளோ தூரத்துல நடந்தாலும் இல்ல வேற country ல நடந்தாலும் அத வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தர்றதுதான் news news பாத்தீங்கன்னா நிறைய tools மூலியமா நமக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னா radio ல நம்ம கேட்கிறோம் இல்லாட்டி newspaper இல்லாட்டி TV ல நம்ம live ஆ பார்க்கிறோம் இப்ப நம்ம radio ல எப்படின்னா முன்னாடி காலத்துல நம்ம சும்மா கேட்போம் இந்த ஊர்ல இது நடந்துச்சு நம்ம ஊ~ பக்கத்து ஊர்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சும்மா நம்ம காதால கேக்குறது மட்டும் அதுக்கப்புறம் அதுல வந்து development வளர்ச்சிதான் வந்து TVTV ல எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி நடக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை விட எவ்வளவு தொலைவுல நடந்தாலும் அந்த செய்திய அப்படியே நம்மளுக்கு வந்து படம் பிடிச்சு காமிக்கிறதுதான் newsTV ல பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு extra ஒரு advantage எப்படின்னா இப்ப ஏதோ ஒரு place ல புதுசா வந்து இப்ப சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி flower லாம் co~ colour colour ஆ அழகா இருக்கு குறிஞ்சிப்பூவெல்லாம் பூத்துச்சுன்னா அப்போதைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய people மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கும் அதே ஒரு camera இருந்துச்சுன்னா அத ஒரு news ல போட்டாங்கன்னா அந்த நம்ம news பாக்குறது மூலியமா எத்தன மக்கள் வேணாலும் அந்த குறிஞ்சிப்பூவ பார்க்கலாம் அது twelve years once தானே பூக்கும் அந்த மாதிரி புதிய information அது மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு கண் முன்னாடியே காமிக்கிறது வந்து என்ன news ன்னு பார்த்தீங்கன்னா TVnewsers வந்து help ஆகுது இப்ப அதுலயும் நிறைய advantage ஆயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா google google ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப automatic ஆ நம்ம எல்லாத்துகிட்டயுமே android mobile இருக்கு இந்த mobile எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து news வந்து pop up ஆயிட்டே இருக்கும் இந்த நிமிஷத்துல இந்த ஊர்ல இது நடக்குது இந்த இடத்துல இந்த நடந்துட்டிருக்கு இப்ப தங்கம் விலை ஏறுது இறங்குது அது எல்லாமே நம்ம mobile லயே பாக்குறோம் அந்த அளவுக்கு நம்ம develop ஆயிருக்கோம் news மூலியமாதான் okay இந்த பக்கத்துல இந்த மாரி நடந்திருக்கு அப்படிங்கிறதை டக்குன்னு போய் பாக்குறதோ இல்ல விலை கம்மியாயிடுச்சு நம்ம போய் இத வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறதுக்கும் நல்லா useful ஆ இருக்கு day to day life ல நம்மளோட life ல ஒரு முக்கியமான அங்~ பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா news news அ பார்த்து தான் நம்ம நிறைய information வந்து தெரிஞ்சுக்கிறோம் புதுசா கத்துக்கிறோம்